ஜிம் மெஷின் உள்ள சீட் வந்து ரெட் கலர்ல இருக்கு.

இங்க நறைய வெறும் பிஷ் வித்துட்டு இருக்காங்க.

முடி வெட்டக்கூடிய ஆளு மேல போட்டுருக்க துணியூ ஒயிட் கலரு .

புல் எல்லா கொடுத்து இது ஒரு பார்க் போல இருக்கு.

வெளிய வந்து ஒரு கார் ஒரு பைக் எல்லாம் நிக்குது.

வெளிய வந்து ரெண்டு கார் நிக்குது ஒரு ஸ்கூட்டி நிக்கு.

டிராஸ்டிங் ஷாப்ல இந்த டேபிள் குள்ள வந்து நெறியா பிஸ்கட் ஐட்டம்ஸ் .

இது பின்னாடி நெறியா புட்கல புள்ளாட்டோ இருக்குது.

இந்த செட்ல வந்து நிறைய சின்ன சின்ன செடிகள்ளா இருக்கு.

அதுக்கப்புறம் ரோடு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பெரிய பாறை கெடக்கு.

பெட் ஒரு பெட் இருக்கு அதுக்கு அப்புறம் ஒரு ஃபேன் இருக்கு.

இது வந்து கொலம் இருக்கு அதுக்கு பக்கத்துல சுத்தி நிறைய மரங்கள்லாம் இருக்கு.

இது வந்து ஒரு பேங்க் .

நறைய பைக் எல்லா இருக்குது.

கீழ நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் மேல நின்னுட்டு இருக்காங்க.

குளத்துல நிறைய தண்ணி கிடக்கு இது ஒரு அண மாறி இருக்கு அண மறஞ்சி தண்ணி பாய்ஞ்சிட்டிருக்கு.